அவர்கள் பின்னால் ஐந்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகளும் ஒரு சிகப்பு பலகையும் உள்ளன.

அவரது கை இந்த புகைப்படத்தில் தெரிகிறது.

இந்த புகைப்படத்தில் ஒரு பள்ளியின் விளையாட்டு மைதானத்தை காணலாம்.

மற்றும் இந்த புகைப்படத்துல எட்டு நபர்கள் இருக்காங்க.

இந்த பொகைப்படத்தில் வட இந்தியாவை சேர்ந்த ஒரு ஏ_டி_எம் காட்டப்பட்டுள்ளது.

இந்த ஏ_டி_எம் இன் உள்ளே ஆறு நபர்கள் நின்று காசு எடுத்துக் கொண்டிருக்கின்றனர்.

இந்த முன் புறத்தில் செக்யூரிட்டி ரூம் மற்றும் கேட் அமைக்கப்பட்டுள்ளன.

மற்றும் நோ என்ட்ரி போர்டுகள் மு சுற்றி மொத்தமாக அமைக்கப்பட்டுள்ளன.

கிளாஸ் ரூம்ல வெள்ள கலர் போர்டு இருக்கு.

ஆனா யாருமே இல்ல இங்க ஏ_சி இருக்கு.

இந்த புகைப்படம் ஒரு மிக பெரிய பில்டிங்கின் உள் எடுக்கப்பட்டுள்ளது.

பிரவுன் கலர் டைல்ஸ் லிஃப்ட் போன்ற அனைத்து உபகரணங்களும் அமைக்கப்பட்டுள்ளன.

இந்த பில்டிங் முழுக்க முழுக்க விளக்குகளால் சூழப்பட்டுள்ளன.

இது ஒரு பழமையான கோயிலின் நுழைவு வாயில்.

இந்த டம்ளர்கள் சில்வரில் செய்யப்பட்டதை போல் இருக்கிறது.

இரு பக்கமும் குச்சிகள் நட்டு ஒரு வேலி மாரி அமச்சிருக்காங்க.

இந்த புகைப்படம் ஒரு மில்லின் உள்ளே எடுக்கப்பட்டுள்ளது.

பச்சை குத்துவதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் உள்ளே உள்ளன.

அதில் நான்கு ஸ்கூட்டர்களின் புகைப்படங்கள் காட்டப்பட்டுள்ளன.

இந்த புகைப்படத்தில் நீலகிரி சேர்ந்த ஜே_சஸ்_சஸ் காலேஜ் காட்டப்பட்டுள்ளது.

இப்புகைப்படத்தில் ஒருவர் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஒத்தை பாதையில் நடந்து செல்கிறார்.

இந்த பொகைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய மரத்தின் கீழ் ஒரு நபரின் செலை அமைக்கப்பட்டுள்ளது.

இந்த புகைப்படத்தில் கடந்த காலத்தில் இந்தியர்களால் செய்யப்பட்ட கற்ச்சிற்பங்களை காண முடிகிறது.

வியாபாரங்கள் எதும் நடக்கற மாறி தெரியல.

இந்த கடையின் உரிமை ஊழியர் ஒருவர் காஃபி போட்டு தரும் வகையில் நிக்கிறார்.